இது வந்து ஒரு சீட்டு போட்ட கட்டடம் அதுல வந்துட்டு ஒரு ஆள் கைல கிளவுஸ் போட்டுட்டு ஒரு கம்பி வச்சு ஒரு தீய கிண்டி கிண்டி நிக்கிறாரு.

அப்புறம் இந்த இத சுத்தி வெள்ள கலர்ல பெயிண்ட் அடிச்சுருக்காவ.

இது வந்துட்டு முஸ்லீம் எல்லாம் தொழு தொழுவங்கல அந்த மாரி இடம்.

அப்ரோ ஒரு போஸ்ட் கம்பி தெரியுது போஸ்ட்ல இருந்து லைன் எல்லா போறது தெரியுது.

இதோ ஒரு தூர சைடுல வந்துட்டு ஒரு வீடு இருக்கு ரோஸ் கலர்ல பெயிண்ட் அடிச்சுருக்கு.

இது வந்து ஒரு ஹெச்_டி_எஃப்_சி ஏ_டி_எம் .

ஒரு ஆளு வெள்ளை கலர் சட்ட போட்டு இருக்காரு அப்புறம் காண்டாக்ட் நம்பர் நோ ஸ்மோக்கிங் எல்லாம் எழுதி இருக்கு.

அப்ரோ சுத்தி நிறைய செடி மரோ இருக்குது.

அப்ரோ ஒரு காஞ்ச மரம் நிக்கிது.

இது வந்துட்டு ஒரு காலேஜ்ஜி .

அப்புறம் அந்த விளக்கு ஏத்துற அந்த இது இருக்குது அப்புறம் நடுவுல இயேசு தெரியிறாரு இயேசுவோட செல தெரியுது.

இந்த ரூம்ல ஒரு ஏ_சி இருக்குது ஒரு லைட்ருக்குது .

வாட்டர் மெலன் இருக்குது ஆரஞ்சு இருக்குது அப்புறொ மாம்பள சூஸ் வந்துட்டு மேல அடுக்கி வெச்சிருக்காங்க.

சுவர்ல வந்துட்டு நிறைய ஆ இயேசுவோட போட்டோல்ல போட் மாட்டிருக்காங்க.